அங்க நறைய காருங்கல்லா பார்க் பண்ணிருக்காங்க.

ஆரஞ்சு கலர் பூ இருக்கு மல்லிப்பூ இருக்கு.

ஏதோ மசூதி இங்க ஸ்டெப்ஸ் இருக்கு.

அங்கங்க பச்ச கலர் கொடி நட்டு வச்சுருக்காங்க.

அங்க கிங்ஸ் ரெசிடென்சினு ஒன்னு வந்துருக்கு.

அந்த பக்கத்துல பெரிய பெரிய மலைங்கெல்லா இருக்குது.

அங்க ரெண்டு சட்டைங்க தொங்க உட்டுருக்காங்க.

டாப் வந்து ஆரஞ்சு கலரு பேண்ட் வந்து கிரீம் கலரு .

இது எதோ ஒரு வீட்டு ரூம்மு போல.

அதுக்கு கீழ ஒரு பிரவுன் கலர் சேர் ஒன்னுருக்கு.

எல்லா டிஃபரென்ட் வேரியன்ட்ஸான கலர்லா இருக்குது புக்ல .

பாறைங்க தெரியுது தூரத்துல வீடுங்கலா இருக்கு.

சைட்ல ஒரு பவுன்ட்ரி மாரி கட்டி வெச்சிருக்காங்க.

ரெண்டு ஒயிட் கலர் கார்ருக்கு .

பொம்மைக்கி ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்ருக்காங்க.

பின்னாடி ஒக்காறதுக்கு ஒரு கல்லு மாரி கட்டி வச்சிருக்காங்க.

பின்னாடி பக்கத்துல ஒரு டீ எஸ்டேட் இருக்கு.

டோர்க்காகு அங்க அந்த பக்கத்துல ஒரு பெரிய மல தெரியிது.

அங்கங்க நாலு அஞ்சு டயர் வச்சிருக்காங்க.

இங்க மணல் மூட்ட கொட் வெச்சுருக்காங்க.

பின்னாடி பக்கத்துல ஒரு பெரியாம் ப்ரிட்ஜு தெரியிது.

தண்ணிங்க கீழ ஒரு ஓட மாரி போது.

இது மனநல மனநல சர்ச்சு .

எதோ கோயில் பங்க்ஷன் போல இங்க.

அ ஒரு பெரிய தேர் இருக்கு.

நெறைய பேர் நின்னுட்டுருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

கீழ நெறைய பேரு மால போட்டுட்டு நடத்துட்ருக்காங்க.

அதுக்கு மேல ஹிந்தில எதோ நேம் போட்ருக்காங்க.

அந்த பக்கத்துல நறைய பசங்கலா நிக்கிறாங்க.

ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணி டேபிள்ல வெச்சிருக்காங்க.

இங்க ஏதோ டேன்ஸ் கிளாஸ் நடக்குது போல.

ஒரு பெரிய டைனிங் இருக்கு சேர் இருக்கு.

இது பெரிய எதோ ஒரு ஹோட்டல் போல.

அவர் ஒயிட் கலர் ஷர்ட் போட்ருக்காரு.

அங்க ஒரு கிரீன் கலர் மேட்டு போட்டுருக்காங்க.

இங்க ஒரு ப்ளூ கலரு கார் நிக்குது.

அங்க ஒரு கட மாரி ஒன்னு தெரியிது.

இங்க எதோ மேரேஜ் பங்க்ஷன் போல.